நா பாக்கவே இல்ல படத்த நா~ கோப்ரா பாத்தியா

எப்~ எதாச்சும் ஒரு படம் சொல்லு, நான் கதை சொல்றேன். நீ தான் சொல்லணும் கதைய ஆமா நான் சொல்றேன் கதை எதுனா படம் சொல்லு.

ஆஹ் இது மாதிரி லூசு சொல்லிட போறேன். தமிழ் படம் ஏதாவது சொல்றான்னா, hangover over ண்டு குமரேசன் ரொம்ப ஆபாச வார்த்தை எல்லாம் பேசறே சேரி சொல்றா யப்பா, சாவடிக்காதடா என்ன

hello

குமாரே~ஏ அது என் பேருடா என் ta~ உன் tab ல இருக்குறது டேய், என் உன் பேருக்குதான், மேல என் பேரு, உன் பேரு, அதுக்கப்புறம் தமிழ் போட்டுப்பாங்க பாரு, மேல பாரு. K U M A R E S A ங்கறதுக்கு பதிலா K U M E R E S A னு போட்டிருக்காங்கடா வெறுப்பா இருக்குதுடா டேய் டேய் கோபி ஆஹ் off பண்ணிட்டான் ஆஹ் mute ல போட்டிருப்பாரு இவரு அவன்கிட்டலாம் phone ஐ குடுத்தீங்க பாருங்க miss தம்பி mute ல போட்டானோ கேக்குது கேக்குது mute ல போட்டு வெச்சிருக்கான் பைத்தியம் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்கிறது மிக மிக அழகான ஒரு விஷயம் கூட்டு குடும்பம்னாக்க ஒரு குடும்பத்துல ஒரு மூணு அண்ணன் தம்பி இருக்கலாம் இல்ல கூடவும் இருக்கலாம் கொறையவும் இருக்கலாம்

வாழ்ற கூடிய வாழ்க்கை தான் கூட்டு குடும்பம் அதுல நெறைய நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மனசுக்கு சந்தோசமா இருக்கும் அதே வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாம் சின்னதா இருந்தா கூட மன கசப்புக்கு உண்டாக்கிரும் கூட்டு குடும்பம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குடும்பம் கூட்டு குடும்பத்துக்குள்ளார எல்லாரும் விட்டு குடுத்து போகவாங்க ஒன்னா நீ நானு போட்டி போடமாட்டங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருபாங்க அப்ப அப்ப இருந்த காலத்துலலா எப்டின்னா ஒரு கூட்டு குடும்பம்னாக்க ஒ எப்டியும் பத்து இருபது பேருகிட்ட வாழ்ந்தாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க அஹ் பாத்துருக்கோ பன்னிருக்கோ இல்ல நம்ப பாக்கல அப்டின்னாலும் கேள்வியாது பற்றுபோம் உங்க காலத்துல இவ்ளோ இருந்துச்சி அவ்ளோ இருந்துச்சி அப்டின்னு சொல்லி எல்லாமே அவ்ளோ தூரம் ரொம்பா வந்து சந்தோஷ படுற அளவுக்கு இருந்துச்சி ஆனா இப்போ இருக்குற கால கட்டத்துல்ல கூட்டு குடும்பம்ன்னா என்னன்னே தெரியாது பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து சில பேர் வந்து காதல் திருமணம் பண்ணிகிறேன் சொல்லி பண்ணிகிராங்க குடும்பத்துல உள்ளவங்க எனக்கு இது புடிகிலன்னு சொன்னா உடனே விலகிட்றாங்க அஹ் நெருக்க வீட்ல இருந்து விலகி தனியா போயி ஒரு வீடு வாங்கி அங்கே இருக்காங்க அங்கே இருக்கு போதும் சில பேர் என்ன பன்றாங்க அப்டின்னா

அஹ் இது இது எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி என் குழந்தைகள் இல்ல அவுங்களோட குழந்தைகள்னு வந்தாலோ நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோ அப்டின்னு சொல்ற அளவுக்கு கூட்டு குடும்பமா இருக்கணும் ஆனா இப்போ தனியா பிரிஞ்சு போய் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்குற வீட்லதான் கூட்டு குடும்பமும் சொல்லி பேசுறாங்க அந்த மாதிரி வந்து பேசவே கூடாது அப்டி பேசுறது வந்து கூட்டு குடும்பமே கிடையாது மொத அத மொத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் கூட்டுக்குடும்பத்துகுள்ள சில நல்ல விஷயங்கள் சில கெட்ட விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அதுல நல்ல விஷயங்கள எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள தவிர்க்கணும் ஒரு எடத்துல நின்னு இது எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்டின்னு சொன்னா அண்ணன் தம்பிக்குள்ள மனக்கசப்பா இருக்குன்னு சொன்னா அத வந்து நம்ப வந்து தவிர்க்க தான் பாக்கணுமே தவற போட்டு திரும்ப திரும்ப வந்து மல்லு கட்டி சண்டைய உண்டாக்கி பிரச்சன பண்ணி குடும்பத்த பிரிஞ்சு போகணும்னு நெனைக்கவே கூடாது மொத கூட்டு குடும்பத்துள்ள இல்ல அப்டின்னா அது வந்து மனக்கசப்பா மாறி நாளைக்கு பிரச்சனைகள உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் இல்லம்மா

எல்லாரும் ஒன்னு சேந்து எல்லாரும் ஒன்னு சேந்து இருக்குற வீட்ல வெளில இருந்து ஏதாவுது ஒரு பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவுது

நாங்க அண்ணன் தம்பி இருக்கேளே நீ யாரு கேக்குறதுக்குன்னு சொல்லி அண்ணன் தம்பி தோள் கொடுத்து இருபாங்க அது தான் கூட்டு குடும்பம் இன்னக்கி இருக்குற கால கட்டத்துல இந்த மாதிரி யாரு இருக்காங்களா இல்லையானு எனக்கு தெரியல பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்டின்னா கூட்டு குடும்பத்துக்குள்ள ஓர் நரை பொம்பளையாலுங்க எல்லாரும் பேசுவாங்க வேலைக்கு ஆண்கள் எல்லா போயிருவாங்க பெண்கள் மட்டும் தான் வீட்ல இருப்பாங்க அவுங்க எல்லாரும் பேசிக்குவாங்க பேசிக்கும்போது கூட்டு குடும்பத்துக்குள்ள மனசுக்குள்ள ஒன்னு வச்சிட்டு வெளில ஒன்னு பேசுனாங்கனா அது என்னைக்குமே நிலைக்காது ஆண்கள அது பாதிக்கும் பெண்கள வந்து அஹ் அத வந்து சொல்லி வாய் விட்டு சொல்லி பேசவும் மாட்டாங்க மனசுக்குள்ள ஒன்னு வச்சி வெளில ஒன்னு பேசுவாங்க அது இன்னக்கி இல்லனாலும் என்னைக்காவது ஒரு பாதிப்பாயிரும் பெண்கள் வந்து எப்போதுவுமே தன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நெனைப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்டின்னா அந்த எல்லா எல்லா உறவுகளையும் தக்க வச்சிக்கணும்னு நெனக்கிற பெண்களே ஒரு தன் கணவருக்கு பிரச்சனையா ஆகுது அப்டின்னா அதுலருந்து வெளில கொண்டு வரணும் அப்டினாக்க எல்லாத்தையும் இதுக்கு கூட அவுங்க தயார ஆய்ருவாங்க அதனால என்ன பண்ணனும்னா இந்த மனப்பான்மைய மொத தூக்கி போற்றனும் நமக்கு தான் இது இப்படி தான் இருக்கணும் பண்ணனும்ங்குற மனப்பான்மைய விட்ரனும் நம்ப குடும்பம் நம்ப குடும்பத்துள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ப குடும்பம் எல்லாரும் ஒன்னு சேந்து இருக்கணும் அப்டின்னு நெனைக்கணும் இப்டி இருந்தா கூட்டுக்குடும்பம் என்னைக்கு நெலச்சிருக்கும் அப்டி இல்ல அப்டின்னா குடும்பம் வந்து பிரியறதுக்கு நெறையா வாய்ப்புகள் இருக்கும் அத பிரியாம்ம இருக்க நாமதா வழி வகுத்துக்கணும் சில சமயங்கள்ள குடும்பத்துள பிரச்சனைகள் வரது உண்டு மாமியார் மாமனார் தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கவுங்க பெரியவுங்க கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க நமக்கு தாங்க முடியாது முன் முன்ன உள்ள காலத்துலலாம் நம்ம அம்மா அப்பா கால நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துலலா அவுங்க மாமனார் மாமியார் வந்து இத சொன்னாங்கனா அத செஞ்சே ஆகனும் அத செய்யலனா

கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த மருமக அப்டின்னு ஆனதுக்கு அப்புறம் அவுங்க வந்து அஹ் அவுங்களும் பேசுவாங்க அவுங்களோட மாமியார் அப்டி வந்து பேசுவாங்க பேசுனாங்க அப்டினக்கா அங்க நம்ம தாத்தா பாட்டி இருந்தத விட கொஞ்ச வந்து கொஞ்ச தான் பொறுமையா இருப்பாங்க அதிகமா பொறுமை அவுங்களவுக்கு பொறுமையா இருப்பாங்லான்னு சொல்ல முடியாது இவுங்களுக்கு ஓர் அளவு தான் பொறுமை இருக்கும் அடுத்து வரவங்க யாரு அவுங்களோட நம்ம கால கட்டோம் இப்போ உள்ள கால கட்டத்துல உள்ளவங்க கல்யாணாய் போற வீட்டுல எந்த மாமியாரையும் மதிக்கிறது இல்ல மாமனாரையும் மதிக்கிறது இல்ல அப்டி இருக்குது இப்போ கூட்டு குடும்பத்துக்குள்ள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கூட்டு குடும்பத்துள்ள மட்டும் தான் இந்த மாதிரில்லாம் நெறையா இடத்துல நடத்துட்ருக்கு நல்லா இருக்குறவங்களும் இருக்காங்க நல்லா இல்லாதவங்களும் இருக்காங்க நமக்கு தேவை நல்லா இருக்குறவங்க மட்டும்தான் நல்லா இருக்குறவங்கள நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அனுசரிச்சி இருந்துக்கணும் அது தான் எல்லாருக்கும் நல்லது நம்பளோட கணவன்மார்களோ பிள்ளைகளோ தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வளரனும் பண்ணனும் பெரும்பாலானவங்க விருப்பப்படுவாங்க அப்ப விருப்பப்படும்போது என்ன பண்ணலாம் அப்டினாக்க தனியா போயி ஒரு வீடு எடுத்து தங்கி நம்ம வந்து பாக்கணும் பண்ணனும் நினைகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதையே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய வீட்டுல அண்ணன் தம்பி தங்கச்சி பாட்டி தாத்தா அம்மா அப்பா அப்பா பேரன் பேத்தி இப்டின்னு எல்லாரோடையும் ஒன்னு சேந்து இருக்கும் போது அதோட வாழ்க்கையே தனியா ஆக்கும் அழகா மாறிடும் அப்டி மாறிடுச்சி அப்டின்னா நமக்கு எந்த ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதி அத விட அளவில்லாத சந்தோஷத்த நமக்கு கொடுக்கும் நமக்கு என்ன தேவை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சி நல்லா இருக்கதான சம்பாரிக்குரோ சந்தோஷமா இருக்கதானே சம்பரிக்குரோ அதே போல தான் குடும்பமும் ஒரு குடும்பம் அப்டின்னா எல்லாரும் ஒன்னு சேந்து இருக்குறதுக்கு பேருதான் குடும்பம்

நம்ம கும்புட்ற தெய்வத்துக்கு சமம் அப்டின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இதுல அதே போல தான் குடும்பம் வந்து பிரியாம என்றென்றும் இருக்கணும் அது தான் main அவசியமான ஒரு விஷயமாவே இருக்கு அதே போல நம்ம வாழ்ற வாழ்க்கையும் நல்லபடியா அமையும் கூட்டுக்குடும்பத்துள இருந்தா நான் கூட கூட்டுக்குடும்பத்துள உள்ள ஒரு பொண்ணு தான் அண்ணன் தம்பிங்களோட இருந்து வெளில வர பிரச்சனைகள பாக்கும் போது போய் நின்னு எனக்கு எங்க அண்ணன் தம்பி நாங்களா இருக்கோ நீங்க வந்து யாரு எங்களுக்கு வந்து பேச தேவயில்லன்னு தைரியம்மா சொல்லலால் அப்படி பட்ட குடும்பம் தான் கூட்டு குடும்பம் ஒருத்தர்க்கு ஒருத்தர் தோல் கொடுத்துக்குவாங்க சந்தோஷம் பெருகி இருக்கும் இப்டி சந்தோஷத்த பட்ற குடும்பம் தான்

வேம்பு ஊருல மாரியாத்தா மாரியாத்தாளுக்கு சாட்டி இருந்த எல்லாரும் சுத்தபத்தமா இருங்க தூரம் தொல~ தொலைபட்டு போறவங்க ராவுக்குன்~ ராவுக்குள்ள வீட்டு திரும்பனும் திரும்பிரணும் ஊருக்குள்ள யாரும் செருப்பு போடாம நடந்து போங்க சாமியோவ் சிட்டிமுட்டியை கணக்கென கணக்கெனவென ஒலித்தவாறே கிராமத்து ஊர் சாட்டி ஒவ்வொரு சந்து முனையிலும் ஒலிப்பு பரப்புவார் கைக்கோல் பரி~ புரியியல் வேப்பிலை செருகி தயாரிக்கப்பட்ட தோரணங்கள், தெருக்களில் பசுமைக் கூட்டும். மூங்கில் கழியில் வேம்பும், நவதானியமும் வைத்து கன்னி கன்னிமூலையில் பந்தல்கால் நடுவார்கள். கோடைக்காலமும் துவங்கிட்டாலே தமிழகத்தின் பல பாகங்களிலும் இத்தகைய காட்சிகளை சர்வா~ சர்வாதாரணமாக~ சர்வசாதாரணமாக பார்க்கமுடியும் மாரியாத்தா காளியாத்தா என்று பெரும்பாலான அம்மன் கோயில்களில் திருவிழா களைகட்ட அங்கே வேப்பிலைக்கு கிடைக்கும் மரியாதையே அலாதியானது. இப்படி தெய்வமாகவே வழி படப்படும் அளவுக்கு மக்கள் மனதில் வேம்பு பதிந்திருப்பதபதற்குக் காரணம் மிகச் மிகச் சிறந்த கிருமா~ கிருமிநாசினியாக இன்றளவிலும் அவர்களுக்கு அது கைகொடுத்துக் கொண்டிருப்பதுதான். அம்மை உள்ளிட்ட பலநோய்களுக்கும் அதைத்தான் கைகண்ட மருந்தாக பயன்படுத்தி வருகின்றனர் வருகின்றனர் நம் மக்கள்

இங்கு மட்டுமல்ல உலகின் பல நாடுகளிலும் வேம்புவுக்கு இருக்கும் மரியாதையே தனி கடந்த நாற்பது ஆண்டுகளாக வேம்பு மற்றும் ஆராய்ச்சி உலக அளவில் நடந்து வருகிறது.

வேம்புந்தோப்புகளே இதற்கு கா~ இதற்கு சாட்சி வேர் முதல் பழம் வரை அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் பெரியவள்ளிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரமோகன் சுமார் ஒன்பது ஏக்கர் அளவுக்கு வேம்பு பயிரி~ பயிரிட்டிருக்கிறார் அதோடு வியாபாரியாகவும் அவதாரமெடுத்து அச்ச~ அச்சத்திக் கொண்டிருக்கிறார் பொருளாதார ரீதியில் இது லாபகரமான என்பது உள்ளிட்ட கேள்விகளோடு அவருடைய தோட்டத்தில் நாம் கால் பதித்தபோது விலாவரியாக பேச ஆரம்பித்தார் சந்திரமோகன் பரந்து விரிந்திருக்கும் வேம்புத்தோப்பு வேர், பூ, இலை, பழம், விதை என்று வேம்பிலிருந்து கிடைக்கும் அத்தனையுமே பலன் தருபவைதான் அதிலும் வேப்ப மரத்துக்கு இருக்கும் ம~ மவுசு மவுசு அதிகம். கன அடி ஐநூறு ரூபாய் என்று விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சொல்லப் போனால் தேவையான அளவுக்கு வேம்புப் பொருட்கள் கிடைப்பதில்லை என்பது தான் குறை குறைந்த அளவே மழை பெய்து இருந்தாலும் வறட்சியைத் தாங்கி நாப்பத்து நாலு degree cent~ centigrade வெயிலையும் தாங்கி எங்கள் ஊரின் கரிசல் மணத்தில்~ மண்ணிலும் கூட வளரும் தன்மை கொண்டது வேம்பு இதைத் தனிப்பயிராக சாகுபடி செய்ய நினைத்தேன் கணக்குப் போட்டுப் பார்த்ததில் வெயிலுக்~ வெயில்கருவே~ வேலிக்கருவேல மரத்தைக் காட்டிலும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பது தெரிந்து தைரியமாகக் க~ களமிறங்கினேன் என்று முன்னோட்டமாகச் சொன்ன சந்திரமோகன் சாகுபடி குறிப்புகளை பட்டியலிட்டார் நாற்றுகள் ஜாக்கிரதை வேப்பங்கன்றுகளை நடவு செய்வதற்கு முன்பாக டா~ tractor கொண்டு இரண்டு இரண்டு சால் உழவு ஓட்டினால் களைகளை தடுக்கமுடியும். எட்டு into எட்டு அடி அடி இடைவெளியில் ஒரு அடி ஆழம், அகலம், நீளம் உள்ள குழி எடுத்து குழிகளில் குப்பை உரம் மற்றும் மேல் மேல் மண் கொண்டு

வேப்பங்கொட்டை குட்டி நாற்றுப் பண்ணைகளில் நாற்று வா~ வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நாற்று வீ~ வீரியமானதாக இருக்கவேண்டும் அடித்தண்டு ஊக்கமாக, வாளிப்பாக, நேராக வளர்ந்து வளர்ந்த நாற்றுகளாக பார்த்துத் தேர்வு செய்யவேண்டும். ஏனென்றால் வெப்ப~ மரத்தின் வேப்ப மரத்தின் மிகப்பெரிய வருமானமே வாளிப்பான, இலைகளற்ற அடித்தளம்தான் மண்ண ஆஹ் எண்ணெய் இருத்து பருவமழை துவங்கும் சமயத்தில் நாற்று வைக்கப்பட்டிருக்கும் polythene பைகளைக் கிழித்து செடியோடு இருக்கும் மண்ணோடு சேர்ந்து குழிகளில் நடவு செய்யவேண்டும் தண்ணீர் பாசன வசதி இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நடவு செய்யலாம். வேப்பம் இலைகளும் வேப்ப இலைகளும் தளிர்களும் கசக்கும் என்றாலும் ஆடு, மாடுகள் விட்டு வைக்காது எனவே வேலியிட்டு பாதுகாக்க வேண்டும் வெட்டி கெடுத்து வெட்டி கெடுத்து வெட்டிக் கெட்டது வேம்பு ஆரம்பக் காலங்களில் வேம்பின் வளர்ச்சி மிகவும் அஹ் மெதுவாகத் தனி தானிருக்கும் தானிருக்கும் மண்ணின் தன்மை பராமரிப்~ பராமரிப்பு மழையளவு போன்றவற்றைப் பொறுத்து மரத்தின் வளர்ச்சியானது இடத்துக்கு இடம் மாறுபடும் சுமார் முப்பத்து ஆறு அடியிலிருந்து அறுபது அடி உயரம் வரை மரம் வளரும் நன்கு நன்கு இலை விட்டு, பரந்து, விரிந்து பார்த்து பார்க்க லட்சணமாக இருக்கும் வருடம் பூராவும் பச்சையாயிருப்பது வேம்புவின் சிறப்பு வருடங்களாய் அஹ் வருடங்களாக சிறப்பு சமீப வருடங்களாக பெரும்பாலான மரங்களில் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் இலைகள் காய்ந்து காணப்படுகின்றன ஏதோ ஒரு நோய் தாக்கியது போல தெரிகிறது ஆனால் எந்தவிதமான மருந்துகளும் அடிக்காமலே மறுபடியும் மரங்கள் பச்சைக் காட்டுகின்றன அருண்குமார் நடவு செய்யப்பட்ட வெப்பங்க~ வே~ வேப்பங்கன்றின் பக்க இலைகளைக் கிழிக்க கிழித்தெடுத்து, ஒன்றை அஹ் தடி ஒற்றை தடி மரமாக நேராக வளர்க்கவேண்டும். கிளைவெடித்த பிறகு அவற்றை வெட்டினால் மரத்தில் பொந்துகள் விழ விழுந்து அஹ் விழுந்துவிடும் இதை வைத்துதான் வெட்டிக் கெட்டது வேம்பு வெட்டாமல் கெட்டது புளி என்று ஒரு பழமொழியே சொல்லி சொல்லப்படு~ சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரமோகன் நடவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பழங்களின் மூலமாக வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு மரம் விட்டு ஒரு மரத்தை வெட்டி எடுத்து விடவேண்டும் நடவு செய்ததில் பாதி மரங்கள்தான் இப்போது தோப்பில் இருக்கும் அடுத்த ஐந்து ஐந்து ஐந்து ஐந்நூறு வருடங்களில் இதில் பாதியை பாதியை வெட்டியெடுத்து விடவேண்டும் ஆக சுமார் நூத்தி எழுபது மரங்கள் மட்டுமே ஒரு ஏக்கரில் இருக்கும் இப்படிப் பராமரித்தால்தான் மரங்களின் வளர்ச்சி நல்லவிதமாக இருக்கும் நமக்கு லாபக~ லாபகரமானதாகவும் இருக்கும் இடையிடையே இப்படி வெட்டப்படும் மரங்கள் அதன் தரத்தைப் பொறுத்து விறகுக்கோ அல்லது மர வேலைகளுக்கோ விற்பனை செய்யலாம் இதன் மூலம் உபரி வருமானம் கிடைக்கும் தமிழக வே~ வேம்புக்கு தனி மரியாதை ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்டு மாதங்களில் பழங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் மஞ்சள் தோலுக்கு அடுத்து இனிப்புடன் கூடிய லேசான கசப்புடன் கூடிய கூழ் பகுதியும்

இருக்கும் ஐந்தாம் ஆண்டிலிருந்து காய்ப்புத் துவங்கினாலும் ஏழாம் ஆண்டுக்கு மேல்தான் கணிசமான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் வளர்ந்த மரம் ஒன்றிலிருந்து இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது kilo வரை பழங்கள் கிடைக்கும் முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட மரங்கள் என்றால் விற்பனைக்குச் செய்ய ஆரம்பிக்கலாம் வருடங்கள் ஆக ஆக மரத்துக்கு மரியாதைக் கூடும் அதேபோல வருமானமும் பெருகும் இன்றைக்கு கனஅடி ஐநூறு ரூபாய் போகிறது இதை வைத்து நூற்று எழுபது மரங்களுக்கு கணக்குப்போட்டால் பல லட்சங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு என்பதை இப்போதே துல்லியமாக சொல்லமுடியாது அப்படிச் சொல்வதும் சரியாக இருக்காது ஆனால் நிச்சயமாக வேம்பு நம்மை ஏமாற்றாது ஆண்டுதோறும் பழங்கள், இலைகள் மூலமாகவே ஒரு தொகை ஒரு தொகைகையக் கொடுக்கும் வேம்பு கடைசிவரை நம்மைக் காப்பாற்றும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டில்தான் தரமான பழுத்த ப~ பழங்களை சேகரித்து ஏற்றுமதிக்கு ஏற்ற வேம்பு பொருட்களைத் தயாரிப்பது சிறப்பாக நடக்கிறது ஆந்திராவில் பச்சைக் கா~ காய்களை வெட்டி அவித்து அவித்து செ~ செயற்கை செயற்கையாய் பழமாக்கி வெப்ப முத்தை பிரித்து தரம் குறைந்த பொருட்களாகக் கொடுத்துகின்றனர் அதனால் தமிழக வேம்புக்கு நல்ல மரியாதை என்று பெருமைப்பட்டுக் கொண்டு கொண்டார் வேப்பங்கொட்டை விற்பனை வாய்ப்பு எப்படி ஏற்றுமதித் த~ தரத்தில் வேம்பு என்பதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு அந்தத் துறையில் கோடி ஆஹ் கொடி கொடி கொடி நாட்டிக் கொண்டு இருக்கிறார் தேனியைச் சேர்ந்த அருண்குமார் வேம்பு பொருட்களை ஏற்றுமதி செய்துகொண்டிருக்கும் அவர் வேம்புவின் அஹ் வேம்பின் அஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியும் பயன் உடையது மரத்தை வெட்டினால் நிலை நிலை, ஜன்னல், கதவு என வீட்டுக்கு பயன்படுகிறது. பால்சத்து உள்ள வேப்பமர வேப்பமர பொருட்களை கரையான் அரிப்பதில்லை உள்ளிருக்கும் காக்காமுத்து என அழைக்கப்படும் வேப்பமுத்தை உடைத்து, அதிலுள்ள அதனுள்ளிருக்கும் சிறிய விதைப் பருப்பை சுத்தம் செய்து அதில் இருந்து எடுக்கப்படும் வேப்ப எண்ணெய் அதன் வாயிலாகக் கிடைக்கும் வேப்பம்புண்ணாக்கு ஆகியவற்றை ஜப்பான், கொரியா, கனடா, பிரேசில், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு மதிப்புக் கூட்டப்பட்ட பொருளாதார பொருளாதாரமாக பொருளாக ஏற்றுமதி செய்கின்றோம் அஹ் இது சிவகங்கை, ஓட்டன்சத்திரம், மணப்பாறை, திண்டுக்கல், கரூர், சேலம், மேலூர், சிங்கம்புனரி போன்ற பகுதிகளில் வேப்பமுத்து வர்த்தகம் ந~ வர்த்தகம் நடைபெறுகின்றது என்றவரிடம் அ~ அதென்ன சாக்கா~ காக்கா முத்து என்றொரு கேள்வியைப் போட்டோம் காசு கொடுக்கும் காக்கா முத்து காகம் வேப்பம் பழத்தை உட்கொண்டு எச்சிடும்போது பழத்தின் வழவழப்பு வழவழப்பு மேல் தோலெல்லாம் நீங்கி விதை மட்டும் தனியாகக் கிடைக்கும் இதுபோல இருக்கும் எல்லா விதைகளையும் காக்கா முத்து எனச் சொல்கிறோம் நல்ல தரமான ஐம்பது கிலோ காக்கா முத்தினை உடைத்தால் இருபத்தி இரண்டு kilo பருப்பு கிடைக்கும் இருபத்தி இரண்டு kilo பருப்பை குளிர்முறையில் கு~ அஹ் குளிர்முறையில் சூடே இல்லாமல் ஆட்டினால் எட்டு புள்ளி ஐந்து litre நயம் நயம் வெப்ப வேப்பெண்ணெய் பன்னிரெண்டு kilo நயம் வேப்பம் புண்ணாக்கு ஆகியவை கிடைக்கும் வேப்பெண்ணெயில் வேப்பெண்ணெயில் அசாடி அசாடிராக்டின் அசாடிராக் எனும் வேதிப்பொருளும் நிம்பின் ஆஹ் நிம்பின், நிம்பிடன், காலனின் ஆகியவற்~ ஆகியவையும் இருக்கின்றன வேப்பெண்ணெய் எளிதில் நீரில் க~ கரையாது ஆனால் ஜப்பானிலிருந்து பெறப்பட்ட இயற்கை உத்தியின் மூலம் தண்ணீரில் எளிதில் கரையும் வேப்பெண்ணெய் தயாரித்து விற்பனை செய்கிறோம் பூச்சிகளை சமாளிக்க விளைச்சலை அஹ் விளைச்சலைப் பாதிக்கும் பூச்சிலை கொல்ல பூச்சிகளைக் கொல்ல ஒரு litre தண்ணீருக்கு ஐந்து milli யும், புழுக்களைக் கொல்ல ஒரு litre தண்ணீருக்கு பத்து milli யும் கலந்து தெளித்தால் போதும்

bacteria கொல்லியாகவும் virus எதிரியாகவும் பயன்படுகிறது மல்பரி பயிரைத் தவிர எல்லாவிதமான பயிருக்கும் ஏற்ற ஒரே ஒரே மருந்து வேப்பெண்ணெய்தான் ப~ புண்ணாக்கின் அதிசய குணம் வேப்பம் புண்ணாக்கு என்பது நிலத்தைத் ஆஹ் திருத்துவதற்கான அருமையான ஆயுதம் இது நல்லதொரு இயற்கை உரமும் கூட மண்ணிலிருக்கும் மண்புழுக்களை அஹ் மண்புழுக்களை ஆஹ் கொல்லாமல் ஆஹ் கொல்லாமல் வேர்ப்புழுக்களை அழிக்கும் குணமுடையது அனைத்துப் ப~ பயிர்களுக்கும் ஏற்றது இரசாயன முறையில் விவசாயம் செய்பவர்களுக்கும் வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துகின்றனர் நெல்லுக்கு அடியுரமாக யூரியா இடும்போது அதிலுள்ள தழைச்சத்து விரைவில் விரைவில் தண்ணீரில் கரை கரைந்தும் ஆவியாகியும் வீணாகிறது நூறு கிலோ அஹ் யூரியாவுடன் உருகிய தார் ஒன்றை ஒன்றரை kilo நான்கு நன்கு உடைத்து துள்ளா~ தூளாக்கிய வேப்பம் புண்ணாக்கு இருபது kilo ஆகியவற்றைக் கலந்து பன்னிரெண்டு மணி நேரம் வைத்து பின்னர் வயலுக்கு வயலுக்கு தெளித்தால் தழைச்சத்து நிலைத்து நன்கு சிறு சிறுகசிறுக பயிருக்கு கிடைக்கின்றது இருபத்தைந்து முதல் ஐம்பது percent தழைச்சத்து வீணாவதும் தடுக்கப்படுகின்றது இதற்காக வேப்பம் புண்ணாக்கு பயன்படுகிறது அதிகம் என்பதால் விவசாயிகள் ஆனால் தரமான வேப்பம்புண்ணாக்கு விலை அதிகம் என்பதால் விவசாயிகள் தரம் குறைந்த கலப்படம் செய்யப்பட்ட வேப்பம் புண்ணாக்கையே வாங்கி பயன்~ பயன்படுத்துகின்றனர் இதனால் வேப்பின்~ வேம்பின் முழுப்பயனையும் அடைய முடிவதில்லை என்று சொன்ன அருண்குமார் என்று சொன்னார் அருண்குமார் பூவும் இலையும் வேப்பம் பழம் அஹ் season னின் போது ஆறு ரூபாய் விலை போகும் season முடிந்த பின் பன்னிரெண்டு ரூபாய் வரையிலும் விற்பனையாகும் நிழலில் உலர்த்திய வேப்பம் பூ kilo இருபது ரூபாய் விலைக்கு போகிறது பொதுவாக ஒரு மரத்திலிருக்கும் பூக்க~ பூக்களில் இருபத்தி ஐந்து percent மட்டுமே பழமாகின்றது மீதி பூக்கள் அஹ் கொட்டி விடும். நன்கு வளர்ந்த மரத்தில் இருபது kilo பூக்கள் வரை கிடைக்கும் நிழலில் உலர்த்திய பசுமை நிறமுடைய வேப்ப இலை கிலோ ஐந்து ரூபாய் வரை விலைபோகும் வேரின் அஹ் வேரின் விலை kilo எட்டு ரூபாய் உலக அளவில் போற்றப்படும் azadirachta indica என்ற azadirachta indica எனும் தாவர இயல் பெயரைக் கொண்ட வேம்பின் தாய்பூமி இந்தியா நம்நாட்டில் பிறந்த வேம்பு பர்மா, பாகிஸ்தான், இலங்கை, மலேசியா, இந்தோ~ இந்தோனேசியா, தாய்லாந்து ஆகிய அண்டை நாடுகளிலும், ஆப்பிரிக்காவின் ஆஹ் ஜிம்பாப்வே, தான்சி~ தான்சானியா, கானா, நைஜீரியா போன்ற நாடுகளிலும் பரவி உள்ளது இப்படி பல ரூபங்களில் பயன் அஹ் பயன் தரும் வேம்புவை வெளிநாட்டினர்தான் முழுமையாக அறிந்து பயன்படுத்துகின்றனர் ஆனால் இந்த மண்ணிலேயே விளைந்தும் நம்மவர்கள் முழுமையாகப் பயன்படுத்துவதிவில்லை அவர்களும் பயன்படுத்தும்போது வேம்பின் ம~ அஹ் மவுசு இன்னும் உயரப் பறக்கும் என்றார் எதிர் என்றார் எதிர்பார்ப்போடு இலவம்

சாகுபடியும் கிட்டத்தட்ட அப்படித்தான் என்கிறார்கள் தேனி மாவட்ட விவசாயிகள் ஒரு காய் சராசரியாக ஐம்பது ஐம்பது பைசாவிற்கு விற்பனையாகிறது மரம் காய்ந்து போனாலும் கவலை இல்லை கன அடி நூறு ரூபாய் என்று விலை வைத்து விற்று விடலாம் என்பதுதான் அவர்களின் யானை நம்பிக்கைக்கு காரணம் குறைவான சாகுபடி செலவு குறைவான தண்ணீர் குறைந்த பராமரிப்பு இப்படி ஏகப்பட்ட குறைந்து இருந்தாலும் வருமானத்தில் குறைவில்லை என்பதால் தேனி மாவட்ட விவசாயிகளிடையே இலவசம் பஞ்சுக்கு இலவம் பஞ்சுக்கு இருக்கும் மவுசே தனி

இலவு காத்த கிளி போல ஏமாற்றம்தான் மிஞ்சும் என்றெல்லாம் அவ நம்பிக்கை அவ நம்பிக்கையின் அஹ் சின்னமாகவும் மூட நம்பிக்கையின் வடிவமாகவும் பார்க்கப்படுவதால் இலவு விவசாயம் என்பது பெரிய அளவில் பரா~ அஹ் பராமரிக்காமல் இருப்பது தான் சோகம் குடும்ப சாகுபடி இந்த மூடநம்பிக்கைகளை எல்லாம் மூட்டை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இலவம் விவசாயத்தில் கச்சை~ சக்கை போடு போடும் விவசாயத்தில் விவசாயிகளில் ஒருவர் போடிநாயநாக்கனார் போடிநாயக்க நாயக்கனார் நாயக்க நாயக்கநாக்கினார் கதிரேசன் இலவங்காய் வெள்ளை வெள்ளையாணையில வருஷத்துக்கு ஒரு தரம் காலையில வசதி இருந்தால் ஒரு உழவு போடலாம் இலவங்காய் அடிக்க சுவரொட்டி சுவரொட்டி கம்பம் காட்டம் கொண்டு போனால் போதும் மரத்துல தொங்குறது பூராவும் காய் இல்ல காசு அப்படியே அடைச்சு வச்சிடலாம் இலவம் தோப்பு எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க பெரிய சம்சாரி குடும்பம் இன்னிய இன்னைய தேதி வரைக்கும் கூட்டு குடும்பம் தான் என்ன படிச்சிருந்தாலும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட அடுத்தவங்க கிட்ட கைகட்டி சம்பளம் வாங்குற வேலைக்கு போக விரும்பல இப்போவும் தொழுவும் தொழுவமா நாட்டு மா~ மாடுகள் வளர்க்கிறோம் ஏலமலை, வடக்கு மலை, மரமூர் வயல் மரமூர் வயல் தோப்புத்துரவு பஞ்சு பட்டறைனு ஆளுக்~ ஆளுக்கு ஆளுக்கு விவசாயத்தை பட்டு ப~ பட்டு பட்டு சந்தோஷமா இருக்கோம் எங்க கட்டுல எங்க காட்டுல விளைகிற இளங்காயை பஞ்சாமர பஞ்சாமாத்துறாங்க சொந்தமா பேட்டையை வச்சிருக்கோம் என்று விவசாய குடும்ப பெருமையை பேசியவர்

இதை மரத்தில முள் அஹ் முள் இருக்கிறதால அதை கீழாத கீழறாத ஏறி நீளமான தொட்டியை வச்சு உலுக்கி விட்டா மரத்தை சுத்தியும் காய்கள் விழும் ஒரு ஆம்பளையும் ஒரு சித்தாளும் முந்தி எல்லாம் இரண்டு வண்டி காயடிச்சு பொறுக்கி ஒன்னு ஒன்னு சேத்து சேத்துருவாங்க இப்போ காலம் மாறி போச்சு என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வேலை நடக்கிறது இல்ல என்று கவலைப்பட்டவரிடம் சாகுபடி முறைகளை பட்டியலிட்டு சொல்லி குறித்துக் கொண்டோம் பருவ மழை தொடக்கத்தில் நடவு இலவம் சாகுபடிக்கு நல்ல மண் கண்டமும் வடிகால் வசதியும் இருக்கின்ற எல்லா வகை மண்ணும் ஏற்றது இதில் இரண்டு வகை உண்டு ஒன்று நீளமான காய்களும் அதிக பஞ்சும் கொண்டதாக இருக்கும் சிங்கப்பூர் ஆஹ் சிங்கப்பூர் இல~ இலவம் இதை கம்பெனி காய் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது ரகம் குட்டையாக குறைந்த பஞ்சுடன் கூடிய காய்களை கொண்ட நாட்டு ரகம் இலவில் ஊடு தருதல் மனவா~ மானாவரி தட்டை தட்டைப்பயிறு, துவரை, எள், கொள்ளு, நரி பயிறு இவை தக்காளி கத்தரி முதலான காய்கறிகள் வெங்காயம் மலைச்சார்ந்த பகுதியில் நிரந்தர ஊடுபயிர்கள் மிளகு, எலுமிச்சை, துவரங்காய் என்னும் நாரத்தை நாரத்தை எந்த ரகமாக இருந்தாலும் மச்சையில் கிடைக்கும் நாட்களை அல்லது கொள்ளும் மூலம் அழகான நாற்று நாற்றுகளை நடவு செய்யலாம் நாட்டு ரகம் என்றால் பன்னிரண்டு அடி இடைவெளியில் சிங்கப்பூர் ரகம் என்றால் இருபது அடி இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் நீளம், அகலம். உயரம் இந்த மூன்றுமே ஒன்றரை அடி இருப்பது போல குழி எடுத்து அதில் எரு எரு வண்டல் மண் நிரப்பி பருவமழை ஆரம்பிக்கும் போது நடவு செய்யலாம் ஏக்கருக்கு இருநூறு மரங்கள் நட முடியும் இலவு பத்து

விதைக்க வேண்டும் பத்து முதல் பன்னிரெண்டு அடி உயரம் வரை வளர்க்க வேண்டும் இதற்கு சுமார் இரண்டு அடிகள் பிடிக்கும் இரண்டு ஆண்டுகள் பிடிக்கும் இரண்டு ஆண்டுகள் பிடிக்கும் நடவு செய்ய தயாராகும் நேரத்தில் தரையில் தரையில் இருந்து சுமார் ஒரு அடி ஆழத்தில் ஏதாவது வேப்பங்குச்சியில் ஏதாவது வேப்ப வேப்ப வேப்ப வேப்பங்குச்சியில் வெட்டிக் கிழங்கு போன்ற அமைப்புடன் தனியாக செடியை எடுத்து விட வேண்டும் ஒரு நல் ஒரு ஆள் உயரத்திற்கும் மேலே உள்ள பகுதியை வெட்டி பறித்து விட்டு நீளான நீளமான ஒரு நீளான நீளமான நீளான கயிறு போன்ற பாகம் கையில் தயாராக இருக்கும் இதை போட்டு இதை போட்டு அல்லது கட்டை நாற்று என்பர் இதை முறையில் இந்த முறையில் நடவு செய்யப்படும் இலவு விரைவில் துளிர்த்து நன்கு வளர்ந்து மரமாகி இரண்டாம் ஆண்டு கனிக்காய்ப்பு வந்துவிடும் ஐந்தாம் ஆண்டில் அதான அதானுபாவாக நிற்கும் நடவு செய்யப்படும் பதினனிந்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்க வேண்டும் நன்கு வளர்ந்த பிறகு கோடையில் மட்டும் முடிந்த அளவு தண்ணீர் கொடுக்கலாம் மாற்றபடி மழை நீரிலேயே வளர்ந்து விடும் பயிர் செய்யப்படும் பகுதியை பொறுத்து மாறுபடும் சுத்தமான இலவம் இலவம் பஞ்சம் கண்டறிவது எப்படி கலப்படம் இல்லாத இலவம்

ஆனால் பருத்தி பஞ்சு கலந்திருந்தால் மெத்தை திரண்டு விடும் மேல் மேல் நோக்கி சாணம் மேல் நோக்கி சாணம் பேசு பொத்து நடவு செய்யும்போது மேல் பகுதியில் சாணம் கொண்டு மூடிவிட்டால் கீழ் நோக்கி காய்வது குறைந்து விரைவில் துளிர்க்கும் நன்கு ஊக்கமாக வரும் துளிர்கள் இரண்டை மற்றும் எதிரெதிரே வெட்டிவிட்டு மற்றவைகளை கிள்ளியோ அறுத்தோ நீக்கி விட வேண்டும் அந்த இரு துளிர்களும் ஒன்றரை அடி உயரம் உயர்ந்த பின் பலவீனமான ஒன்றை நீக்கி விட்டால் மீதி இருக்கும் ஒரு துளிரில் ஆஹ் துளிரின் வளர்ச்சி விரைவாக நடக்கும் காய்ந்து தொங்குகிறது நிலத்தின் தன்மை நம்முடைய வசதி ஆகியவற்றைப் பொறுத்து வாய்ப்பு வாய்ப்பு இருந்தால் ஊடுபயிர்களையும் செய்யலாம் நிரந்தர ஊடு பயிர் செய்யும்போது நிலத்தில் களை இல்லாமல் இருக்கும் மழைக்காலம் முடிந்து கோடை காலம் தொடங்கும் போது தண்ணீர் வசதி இருந்தால் பாசனம் செய்யலாம் மழை அஹ் மலை அடிவாரத்தில் பயிரிடப்பட்டிருப்பவர்கள் மெதுவாக பாசனம் செய்வதில்லை ஆடு மாடுகள் துளிரை கடிக்காமல் கவனமாக பார்த்துக் கொண்டால் போதும் குறிப்பிட்ட பட்ட குறிப்பிட்ட உயரம் வளர்ந்த பிறகு எந்த வித தேசமும் இருக்காது நன்கு வளர்ந்திருப்பதும் மரம் கம்பெனிகாய் எனப்படும் சிங்கப்பூர் காயை பொருத்தவரை நடவு செய்த மூன்றாவது ஆண்டிலிருந்து காய்க்கும் நாட்டு மரம் ஐந்தாவது ஆண்டிலிருந்து காய்க்க ஆரம்பிக்கும் அதில் இருந்து ஒவ்வொரு தடவையும் அறுவடை தான் வேறு வேறு பராமரிப்பு எதுவும் எதுவும் பெரிதாக தேவையில்லை தேவையில்லை குறிப்புகளை கொடுத்த கதிரேசன் இந்த இளம் காய்களை இந்த இலவங்காய் பெரிய விஷயமே ரசாயன உரம் பூச்சிக்கொல்லின்னு எதுவுமே தேவை இல்லைங்க தேவையில்லை என்கிறார் இனிய தேதி இனிய தேதி வரைக்கும் எங்க பகுதில யாருமே பூச்சி மருந்து அடிச்சதோ

மரத்தில் முள் இருக்கும் அறுவடைக்கு பின் அறுவடை ஆகும் காய்களை என்ன செய்வது அதை பற்றி விளக்குகிறார் அதே ஊரைச் சேர்ந்த விவசாயி ரமேஷ் இவர் இளம் இலவம் பஞ்சு வியாபாரத்திலும் இறங்கி இருக்கிறார் பச்சை நிறமாய் இருக்கிற காய்களை தனியா பிரிச்சு வெயில்ல காய வைப்போம் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மூணு மாசத்துல கிடைக்கிற காய்களை வைத்து தான் வருஷம் முழுக்க எங்களோட பஞ்சுப்பேட்டையை நடத்தணும் நல்லா முத்தி வெடிக்கிற காய்களை கொட்டை பஞ்சும் ஓடுமா தனியாக கை கையாலேயே பிரிக்கணும் இந்த ஓடுகளை கூட காசாக்கிட~ இந்த ஓடுகளை கூட காசாக்கிடலாம் வீடுகள்ல ஆடு பெருகி ஆடு பறிப்பதற்காக விலைக்கு வாங்கிக்~ வாங்கிக்குவாங்க கொட்டை பஞ்சை நல்ல வெயில்ல வலையால் மூடப்பட்ட இடத்தில காய வைத்து இலவம் பஞ்சு அரைக்கிற ginning machine ல் அள்ளி கொட்டுற போடுறப்போ நல்ல பஞ்சு மட்டும் பறந்து போய் காத்துல ஹம்பாரமா குமியும் போது விதை விதை இதெல்லாம் தனியா பிரிஞ்சிடும் பிறகு விதைகளை மட்டும் தனியாக சல்லி சலிச்சு பிரிச்சிரணும் பஞ்சகாலையில் தரமான இலவம் பஞ்சை மூட்டையில் அடைத்து விற்கலாம் ஒரு மூட்டை நிறைய இருக்கிற பஞ்சை வெறும் ஐந்து கிலோ மட்டும்தான் இருக்கும் அடைத்த பஞ்சு கிலோ எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரை விலை போகும் கேரளா, மேற்கு வ~ வங்காளம்னு இரண்டு இடத்~ இடத்துலையும் இதற்கு நல்ல மார்க்கெட் இருக்கு சலிச்சு எடுத்த விதை ஐம்பத்து ஆறு கிலோ கொண்ட மூட்டை முன்னூத்தி இருபது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை விலை போகும் சோப்பு எண்ணெய் தயாரிக்~ தயாரிப்பதற்கு இந்த விதையை வாங்கிட்டு போறாங்க என்று சொன்னார் ராணுவத்திற்கே ராணுவத்திற்கே இங்கிருந்து தான் சப்ளை இலவம் பஞ்சு உற்பத்தியாளர் சங்க சங்க பொருளாளர் சங்கர பாண்டியன் தரமான இலவம் பஞ்சு போ~ போடியில் இருந்து இந்திய ராணுவத்திற்கு போவது சுடும் குளிரையும் தாங்குற தாங்குகிற ஜாய் மெத்தை அஹ் ராஜாய் மெத்தை தண்ணி தண்ணீரில் மிதக்கிற life jacket jerkin இதையெல்லாம் தயாரிக்க இலவம் பஞ்சு பயன்படுது இதுல தூங்கினால் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் போன வருஷம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் காய் ஒன்னு அறுபத்து ஐந்து பைசாவிற்கும் நடுக்காய் நாப்பது பைசாவுக்கும் விலை போச்சு விலை போச்சு இது விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கடுப்பு கட்டுப்படியான விலை தான் பழைய கதை ஒன்றையும் எடுத்து போட்டார் இலவம் பஞ்சு கிட்ட ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் நிறுவனமே தோத்துப் போய் இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பத்து ஐந்தாம் வருஷத்துல கழிவு பாலிஸ்டர் கழிவு பாலிஸ்டர் இழையில் இருந்து ரெக்லான் என்னும் செயற்கை பஞ்சு தயார் செஞ்சு அஹ் ரிலையன்ஸ் விற்பனைக்கு விட்டது ரிலையன்ஸ் விற்பனைக்கு விட்டது ஒரு தலையணைக்கு இலவம்பஞ்சு அதிகபட்சம் ஒரு கிலோ தேவை ஆனால் ரெக்லான் வெச்சா அதுல ஒரு பாதி அளவே போதும் விளையும் குறைச்சல் இதனால் இதனால இலவம் பஞ்சு market இலவம் பஞ்சு market ஏ அடிய வாங்கிருச்சுஆனால் ரெக்லான் வாங்கின வாங்கின மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதனோட கெடுதலை தெரிஞ்சுக்கிட்டு ஆஹ் market pick திரும்பவும் இலவம் பஞ்சு வந்துட்டா~ இலவம் பஞ்சுக்கே வந்துட்டாங்க மறுபடியும் market pick ஆஹ் pick ஆயிருச்சு ஃபார்மா மெத்தை காய மெத்தைனு